நம்ம அந்த line ல இறங்கிட்டோன்னு வைங்களேன் அது எப்படி பேசணும் அப்படிங்குறது நமக்கு correct ஆ வந்துடும் அது அது வந்து நம்ம அந்த line ல பேசாததால தான் நம்ம ஒரு முட்டாள் மாறியே இருக்குறமாரி எனக்கொரு feel இருக்கு நம்ம வந்து முட்டாள் ஆகிட்டோமோ என்னமோ ஒரு சில time ல நான் நினைக்குற கேள்வி அது தான் ஏன் இப்படி இருக்குறோம் அப்படி நமக்கு செய்யணும்னு நெனச்சா நம்ம தான் எழுந்து நின்னு நம்மள செய்யணும் அப்போ வந்து நமக்கு எல்லாமே அப்படின்னா நம்மளுக்கு வந்து தூண்டி விடுறதுக்கு ஆள் இல்ல நம்ம வளர்ச்சிக்கு ஆள் இல்லாத போயிடுச்சு அது தான் நம்ம வந்து கீழ இருக்குற மாறியே தெரியுது உம் அதான் நம்மளுக்குன்னு ஒராள் தூக்கிவிட ஆள் இருந்தா கண்டிப்பா நம்மள மிஞ்சிட யாருமே முடியாது யாராலையுமே முடியாது அது வேணா உண்மை தான் சரிப்பா நீ கொஞ்ச நேரம் rest எடு நான் அப்புறோம் பண்ணட்டா ஆஹ் சரி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 குரு அங்கர் சாஹிப் ஜி ஆயிரத்தி ஐந்நூத்தி முப்பத்தி ஒன்பது சீக்கியர்களின் இரண்டாவது குரு ஆவார் முகலாய பேரரசர் ஹிமாயுன் இந்தியாவை ஆண்ட ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கி. பி வரை சீக்கிய பிரிவை அவர் வழி நடத்தினார் குரு அங்கர் தேவ்ஜியின் குரு காலத்தில் இந்தியாவில் அரசியல் கண்ணோட்டத்தில் இது

அவரது குரு காலத்தில் சீக்கிரம் மீண்டும் பிறந்தது அதன் அடித்தளம் குருநானக் தேவ்ஜியால் அமைக்கப்பட்டது குரு அங்கர் தேவ்ஜி இந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றி சீக்கிய மதத்தை வழிபடுத்தினார் குரு அங்கர் தேவ்ஜியின் பிறப்பு குரு அங்கர் தேவ்ஜி பெரோஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள மாதா வி தரன் மற்றும் மாதா தயாஜியின் வீட்டில் பிறந்தார் பாபரின் தாக்குதல் மற்றும் சுபேதர்களின் கிளர்ச்சிகளின் போது வன்முறை மற்றும் கொள்ளையினால் மாதா சரண் முற்றிலும் அழிக்கப்பட்டது எனவே பாபா அக்பேரு மால் தனது குடும்பத்துடன் அருகே கிராமத்திற்கு வந்து பின்னர் காதர் சாகிப்பில் குடியேறினார் பாபா அக்பேரு மாலிக்கி ஏழு மகன்களும் ஒரு மகளும் சாஹிப் சவுத்திரியை மணந்தார் அவர்கள் கிபி ஆயிரத்தி ஐந்நூத்தி பத்தொன்பதில் பதினைந்து வயதில் திருமணம் செய்து கொண்டனர் கிவி மகள் தேவி சங்~ சங்கர் கிராமத்திற்கு அருகில் உள்ள பிறந்தார் குரு அங்கர் தேவ்ஜியின் முதல் பெயர் என்ன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 குரு அங்கர் தேவ்ஜியின் குழந்தை பருவம் பாய் லெக்னா ஜியின் குழந்தைப்பருவம் மிகுந்த அக்கறையுடனும் நல்ல வளர்ப்புடனும் கழிந்தது அவர் படித்தவர் மற்றும் பாரசீக மொழி கற்றவர் சோத்ரி தகர் மாலிக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர் தனது மாமியார் குடும்ப கிராமமான சங்கர் கிராமத்திற்கு சென்று சிறிது காலம் தங்கினார்

குரு அங்கத்திற்கு பிறந்தனர் தேவ்ஜி அம்மா கிவியின் ஆளுமை அவள் மீது ஆழமான மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது குருவின் இல்லத்தில் பணிபுரியும் போது குரு நானாக் தேவ்ஜியின் வார்த்தைகளைக் கேட்டு குரு அமர்தாஸ் குரு பதவியில் அடைந்த அமரோஜி குரு அங்கர் தேவ்ஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் முதலில் யாருடைய பக்தர்கள் இந்த குடும்பம் துர்க்காதேவியின் பக்தராக இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் பாபா அக்பேரு மால்கி அண்ணனை தரிசனம் செய்யகூட்டத்தை கூட்டி செல்வது வழக்கம்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 மேற்கொண்டார் லெக்னா ஜி பாய் லெனாஜி எதனால் பாதிக்கப்பட்டார்

குரு சாஹிப்பின் கீர்த்தனைகளை கேட்டதும் அவர் தனது மொழியில் மிகவும் அன்பாகவும் பாடிக்கொண்டிருந்தார் சாகிப் எப்பொழுதும் சிறியவராக இருக்கிறார் ஏனெனில் அவர் மகிழ்ச்சியை பெறுகிறார் கீதை கரியா பாய் நீ ஏன் காயப்பட்டாய் பாய் ஜோதா ஜீயிடம் கேட்டபோது இந்த வசனம் குரு சாஹிப் சொன்னதா என்று கண்டுபிடித்தேன் ஆனால் என்ன விஷயம் அவரை தரிசனத் தரிசனம் செய்யவேண்டும் என்ற ஏக்கம் எனக்கு ஏற்பட்டது காரனுக்கு பிறகு அவர் கர்த்தார்பூரில் குடியேறினார் மேலும் தனது வீட்டு பொறுப்புகளையும் பரப்புதல் மற்றும் பொது சேவைகளையும் செய்து வந்தார் குருநானக் தேவ்ஜியை பாய் லெனா எப்படி சந்தித்தார் கடந்த ஆண்டைப் போலவே பாய் லெக்னா ஒண்ணு ஒன்று தலைமையில் தேவி தரிசனத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை அவர்களின் மனம் வேறு எங்கோ இருந்தது அவர்கள் கர்த்தர் போரை அடைந்ததும் அவர்கள் குழுவை விட்டு வெளியேறி ஒரு நாணசாகிப் ஒரு சிங்கிடம் கேட்டார்கள் நான் பார்க்க வேண்டும் முகவரியை சொல்ல முடியுமா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

சேவை ஏழு வருடங்கள் காமம், கோபம், பேராசை, மோகம், அகங்காரம், தியானம், உறவு, பொறுமை மற்றும் பொறுப்பை ஏற்றுக் கொண்டதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அவர் அளித்தார் இருப்பினும் குரு சாஹிப்பின் சொந்த மகன்கள் தங்கள் வேலையை சிறியதாகவோ அல்லது அற்பமனதாகவோ கூறவில்லை இந்த முறை குருசாஹிப் பாய் லெக்னஜியின் திறமையையும் அவருக்குள் இருந்த தீப்பொறியையும் அங்கீகரித்தார் சுபாபு தனது தேர்வில் தேர்ச்சி பெற்றார் அதில் அவர் சோம்பே ஜாதியில் தேர்ச்சி பெற்றார் இதில் காடி போன்ற பல ஜாதிகளும் தொடர்புடையவர்கள் சேற்றிலிருந்து ஒரு கிண்ணத்தை ஒரு கிண்ணத்தை வெளியே இழுப்பது

நள்ளிரவில் ஏற்றி சென்று இறந்தவர் முதலியவற்றை சாப்பிடுவார்

நான் சும்மாதான் இருக்கேன் இப்பதான் work ல இருந்து கொஞ்சம் free ஆ இருக்கேன் அதான். அஹ் உங்களுக்கு எப்படி போயிட்~ அதெல்லாம் work லாம் இல்லை. இப்ப free யா தான் இருக்கேன். அஹ் என்ன பண்ணிட்டிருக்கீங்க? உம் அப்படியா? ok க்கா.

ஆஹ் என்னது? அஹ் ஆஹ் எதுவும் இப்போதைக்கு நான் பார்க்கல. நீங்க எதுவும், நான் இப்போதைக்கு பார்க்கலக்கா. கொஞ்ச நாள்ல. நீங்க ப~ அப்படியா? அப்ப, நீங்க படிக்கலையா? அஹ் அப்பறம் அஹ் ஓ

உம் gap வேணும். ஆமா, ஆமா. கொஞ்சமாச்சும் இடைவேளை விட்டு பார்த்தாதான், நல்லா இருக்கும். ஓ ஆமாங்க அதுலயே அதையே பார்த்துட்டிருந்தோம்னா நம்மளுக்கும், என்ன சொல்றது? பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அப்பறம்? அப்பறம் கனவுல கூட நம்ம ஏதாவது formula சொல்றது, அந்த மாதிரி ஆயிடும். எ~ கனவுல கூட ஏதாவது formula அந்த மாதிரி சொல்றது ஞாபகம் வந்துடும்.

ஐயோ சரி கா. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க இப்போ? ஆமா. அப்படியா ஆஹ் சொல்லுங்க. அஹ் இல்ல நீங்க, story யே சொல்லுங்க. எப்படியும் நான் பா~ ஆஹ் எப்படியும், நீங்க இப்ப சொன்னா, நான் பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். அதுக்கு, நான் story அ மட்டுமாச்சு கேட்டு வச்சுக்கிருவேன். free யா இருக்கேன். இந்த எந்த நேரத்துல சொல்லுங்கக்கா, free யாதானே இருக்கீங்க நீங்களும்?

அஹ் எவ்வளவு நேரம்? ஒரு மூணு மூணு மணி நேரம் இருக்குமா, movie? அஹ் அவ்வளவுதான? அவ்வளவுதான? சொல்லுங்க கேட்போம். சொல்லுங்க movie name என்னது? ஆஹ்? My name is love ஆ அது சரிதான்.

band ஓ BTS மாதிரியா? அஹ் group மாறி இருப்பாங்க. உம் உம் ஓ அந்த group ல ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தான் hero வா? okay Q வரிசையா? Q ஓஹ் QOPQ அந்த Q வா? ஓ okay நான் கூட வரிசையோன்னு நினைச்சேன். உம் உம்

உம் comedian தான? உம் என்ன நம்ம தமிழ் mo~ தமிழ் தமிழ் படத்துலலாம் வர சூரி மாரி. அப்பாவி பையன். ஆஹ் okay okay okay அஹ் உம் extra அஹ்

ஆமையா? அந்த அஹ் உம்

ஆமைய போய் எடுத்துட்டு வந்திருவானா? அஹ் உம்

அஹ் ஆஹ்

உம் கவிதையெல்லாம் சொல்லுமா அந்த பிள்ளை உம் அஹ் வளர்ந்ததுக்கு அப்பறமா? ஓ அதாவது celebrity ஆன~ ஆனதுக்கப்புறம் உம்

அய்யய்ய! உம் மேலலா~ ஆஹ் இந்த scene நான் பார்த்திருக்கேன் எங்கேயோ பார்த்த மாறிருக்கு. அதா அதான் ஆஹ் அதா உம்

விளம்பரம் பண்றான். அஹ் அஹ் உம் உம்

ஏய் hero கூட வேலை ப~ வேலை செய்யற பொண்~ உம் okay jo jo okay okay o~ jo milk okay ஓ okay ஆஹ் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு யா அந்த பொண்ணு correct ஆ அப்போதே வந்து அப்புறம்? எந்த பையன்? ஒரு innocent boy innocent boy அப்பாவி அப்பாவி பையன்.

தேவைதான் அவன எப்டி பண்ணாங்க.

அஹ் அசிங்கந்தானே? ஒரு மாறி அசிங்கமா இருக்கும் அவனுக்கு.

அஹ் அஹ் அஹ் உம்

ஆஹ் புரியுதுக்கா.

யாருகிட்ட Q கிட்ட வந்து, இப்ப ஒருத்தர் வந்து பேச வருவாரு train ல அஹ்

website ஆ உம் ஓ அது தானா போயிட்டே இருக்கும். அவரு ஒரு step மட்டும் பண்ண~ பண்ணதுக்கு அப்பறம் okay

உம் போச்சு அந்த website அவன ஏதோ பண்ணிருச்சு.

அது சரி உம் உம்

எனக்கு புரியாம எப்படி இருக்கோ, அதுமாறிதான் அவனுக்கும் புரியாம இருக்கும். உம் tom உம் உம் சரி அஹ் அந்த மாரி மாட்டிக்கிட்டேன்

o~ அஹ் சரி, சரி, சரி, சரி. ஓ இதுதான் வேலையாவே இருக்காங்க. உம் அது சரி உம் இதுக்கு சம்பளம் அவங்களுக்கு ஓ இது வந்து விதிக்கப்பட்டவர்கள் இதுக்காகவே? சரிதான். ஆஹ்

ஆமா Q வோட book okay அவனுக்கு அதெல்லாம் work இருக்குமா

மாறிரலாம் ஆஹ் சரி சரி உம் சரிக்கா

உம் அஹ் குட்டிப் பையனா

உம் seventh படிக்கிற பையனாயா? ஆத்தாடி இது என்ன கதையே different ஆ இருக்கு.

அஹ் இன்னொரு பையன் அந்த அந்த பொண்ணு, senior அக்காக்கு

அஹ் ஓ impress பண்ணறாங்க உம்

அஹ் உம்

ஓ அந்த photos ல கொட்டுனனால அவனுக்கு தெரியாது. அஹ் உம் police உ உம் rugged police ஆ இருப்பாரு போல?

அஹ் போலீசை watch பண்ணுவாங்களா. அஹ் உம் சொல்லுங்க, சொல்லுங்க என் சொல்ல மாட்டிக்கிறீ~ ஓ சிரி~

ஆஹ் சொல்லுங்கா. அச்சச்சோ அதுக்குள்ளயுமா

உம் யாரோட boss உ hero தான் அந்த ஆமை ஆமைய எடுத்தவன். ஓ சரி அஹ் சரிக்கா. ஓ அது சரி, அப்ப அவங்க ரெண்டு pair ஆ. அஹ் உம் சரி உம்

யாரு police அ கூட்டிட்டு போவாங்களா? சரிதான். police அ எந்த வேலைக்கும் கூட்டிட்டு போறாங்க? ஓ, சரி, சரி, சரி. உம்

பையனையா பையனா? என்னக்கா, இது

ஓஹ் அவரு okay okay சொல்ற மாதிரிதான் சொல்லிருக்காரு. உம் ஓ அப்ப police சோட pair மே~ photo மேல தான் இது விழுந்துருமா? coffee விழுந்துருமா?

பாவம் hero

கேக்குதுக்கா, சொல்லுங்க. ஓ ஓ அப்ப என்ன பண்றது அப்புறம் உம் உம் சொல்லுங்க்கா. ஏன் சொல்றது கேக்குதா? குழந்தை தொழிலாளர் ஆஹ் அப்படின்னா, முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் உம் நமக்கு இப்போ இப்போதான் வந்துட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்க போறாங்க. ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் முன்னாடி உள்ள காலத்துல வந்து குழந்தை தொழிலாளர் அப்படிங்கறது வந்து, அஹ் ரொம்ப ஒரு இதாவே இருந்துச்சு. அதாவது, ஒரு ஆஹ் என்ன அஞ்சாம் class எட்டாம் class வரை படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த டீ கடையில cup கழுவுறது, ஆஹ் அது மட்டும் இல்லாம இந்த road பெறுக்குறது, அப்புறம் வீ~ வீடுகளில எல்லாம் நல்லா வசதியான வீட்டுல எல்லாம் வந்துட்டு, ஆஹ் வேலைக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. முன்னாடி உள்ள காலங்களில குழந்தை தொழிலாளர் அப்படிங்குறது ஒரு பெரிய ஒரு இதாவே இருந்துச்சு. பிள்ளைங்களை எல்லாம் படிக்க விடுறது அதாவது என்ன சொல்லன்னா, இந்த தாழ்த்தப்பட்டவங்க, உயர்த்தப்பட்டவங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல. அதுல வந்து, தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் அப்படின்னு இருக்கவங்க வந்துட்டு, maximum வந்து அவங்க எல்லாம் வந்து குழந்தை தொழிலாளரா தான் இருப்பாங்க. அதுல உள்ள பிள்ளைளைங்க எல்லாரையுமே வந்துட்டு, வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அஹ் அடிமை அடிமை மாதிரி ரொம்~ முன்னாடி வந்து இந்த பண்ணை~ பண்ணை~